இது ஒரு பெரிய பில்டிங் . அதுக்கு பேர் வந்து ஹோட்டல் ராஜம் .

எல்லா பில்டிங்லயும் ஏ_சி இருக்கு.

சென்ட்டர்ல ஓரு நெட் போட்ருக்காங்க நெட் போட்டு செடி வளக்குறாங்க.

இந்த பசங்க ஆர்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.

ஒரு பீகாக் ஒரு சாலையில் நடந்து போகுது.

இதுல ஒரு நீல கலர் வச்ச கேட் ஒன்னு இருக்கு.

இதுல நாதன் டூவீலர் ஒர்க் ஷாப் இருக்கு.

இத சுத்தி நெறைய வண்டி நிக்குது.

ஜியோ ஏர்டெல் போர்ட் வெச்சிருக்காங்க.

அதுல ஏ_டி_எம்னு போர்டும் வச்சிருக்காங்க.

இதுல அவங்க ஒரு பட்டு சாரி காமிக்கிறாங்க ஊதா கலர்ல .

ஒரு ஆள் இருந்து சாப்ட்டுட்டு இருக்காரு ஒருத்தங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க.

இதுல ரெண்டுபேர் நிக்கிறாங்க ஒரு ஆள் கைகட்டி நிக்கிறாங்க ஒரு ஆள் சும் சும்மா நிக்கிறாங்க.

இது ஒரு ஹோட்டல் இங்க நறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க.

பின்னாடி செவுத்துல நறைய சேடோ தெரியுது.